இங்க டா அஹ் அகமுடையார் மஹால் இருக்குல்ல தெற்கு தெரு இருக்குல்ல?

அப்படியா எந்த மாதிரி வேலைக்கா?

அப்புறம் வந்து data entry work கு

அது எப்படிக்கா எல்லாமே ஒரே இடத்திலயா? ஆமாடா அவங்க எல்லாமே சேர்ந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இலாபம் தானடா

எப்பவுமே ஒரு company ய run பண்ணா அது ஒரு work அ மட்டும் இது பண்ண மாட்டோம் இல்ல நிறைய பண்ணுவோம்ல்ல

சரிகா சரி சரி நல்லாதான் இருக்கு சரி நான் வாறேன் vacant இருந்தா கேட்டு சொல்லுங்க வாறேன் அப்புறம் CBSE books எல்லாம் வந்து அவங்க வந்து அவங்க sale பண்றாங்க. அதை தான் telecalling மூலமா நம்ம வந்து இது பண்ணனும் ஓ சரிக்கா சரி சரி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

சரி சரிடா உன்னால முடியல அப்படினா வந்து work பண்ண முடியல அப்படின்னா நீ handwriting job கூட எடுத்து பண்ணு அது வீட்ல இருந்தே பண்ணலாமா? உம் அது work from home job தான் ஆஹ் சரிகா ஆனால் என்ன எழுதிட்டே எத்தனை இது எழுதணும் அப்படி எழுதலைனா ஒரு வாரத்துக்கு எழுவத்தி ஐந்து page எழுதணும்டா

நிறையாலாம் இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு பத்து paper நீ கணக்கு வெச்சுகிட்டாலும்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

ஆமாம் இருந்தாலும் பத்து பக்கம் ஒரு நாளைக்கு எழுத முடியுமா ரொம்ப வரும் இல்ல இல்லயா? அப்படிப் பார்த்தா நீங்க வீட்ல உக்காந்து history group தான நீ?

அதுதான் நாங்கலாம் எல்லாம் சுருக்கி சுருக்கி எழுதி அவரு வந்துட்டு நாலு மணிக்கு அனுப்புங்க நாலு மணிக்கு அனுப்புங்கன்னு group ல message அ போடுவாரு

ஏன்னா எழுதவே முடியாதுக்கா பக்கம் பக்கமா நிறைய இருக்கும் பார்த்திருக்கீங்களா? so ஒரு இருவது இருபதைந்து பக்கம் எழுதுவீங்கல்ல semester னா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

ஓ இது வந்துட்டு எப்படினா நான் என்ன கேட்கிறேனா மொ~ முதபக்கமும் ரெண்டாவது பக்கமும் ரெண்டு page ஆ இல்ல வெரும் ஒரு page தான் எழுபத்திஅஞ்சு page ஆ அதாவது ஒரு, அதாவது இந்த side ம் அந்த side ம் box மாதிரி இருக்கும்டா

அஹ் நம்மளுக்கு demo வந்து ஒண்ணு கொடுத்துடுவாங்க. அந்த demo ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுக்கும் sheet குடுப்பாங்க அதை வந்து full full and full நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா capital letter ல மட்டும் தான் எழுதணும் small letter வந்து use பண்ணிடவே கூடாது ஹம் சரிக்கா சரி சரி

நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து paper பன்னெண்டு paper நீ கணக்கு வெச்சுட்டா நீ easy யா எழுதி முடிச்சிடலாம் அஹ் அதுக்கு work from home க்கு அதுக்கு வந்து எவ்வளவுக்கா salary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

thousand five hundred நீ pay பண்ண உடனே உனக்கு அந்த seventy five pages plus அந்த demo நீ எழுதக்கூடிய content எல்லாமே சேர்த்து குடுத்துடுவாங்க அத நீ one week ல return பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நீ return பண்ண ஒரு ரெண்டு நாளிலே உனக்கு வந்து ஆ~ ஆயிரத்தி ஐநூறுரூபாய் திரும்ப உனக்கு வந்து salary யா வந்துரும்

சரியா? அதுக்கப்புறம் நீ வந்து பணம் எதுவும் கட்டணும்னு அவசியம் கிடையாது நீ உனக்கு அப்படியே continuous ஆ paper அவங்ககுடுத்துட்டே இருப்பாங்க. நீ six month அதுல continuous ஆ நீ எழுதி work பண்ணிட்ருந்த அப்படின்னா மட்டும்தான் உனக்கு அந்த நீ முத முத thousand five hundred நீ pay பண்ணி இருந்த பார்த்தியா

அந்த thousand five hundred நீ திரும்ப வாங்கணும் அப்படின்னா நீ இதுல கண்டிப்பா வந்து ஆறு மாசம் வந்து இருக்கணும் work பண்ணனும் அதான்க்கா அது work பண்றோம் அதுக்கு நமக்கு வந்து salary எவ்வளவு தருவாங்கனு கேட்கிறேன அதான்டா வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்டா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

அப்பன்னா monthly வந்து ஆறாயிரம் வருதுல்லடா

ஆமாம் ஆமாம் உங்க வீட்ல வேற யாரும் எழுதுறதுக்கு இருந்தாங்க அப்படினாலும் நீங்க வாங்கிட்டு போய் அவங்களுக்கு குடுக்~ குடுக்கலாம் ஓ சரிக்கா சரி சரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா எழுதுவாங்க அப்ப அவங்கள்ட்ட சொன்னா எழுத~ குடுக்கலாமாக்கா

அஹ் சரிக்கா சரி சரி நான் கேட்டுப் பார்க்கிறேன் ஆனா கண்டிப்பா எழுதிடணும் எழுதல அப்படின்னா அங்க ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அவங்க கட்டி waste ஆ போயிடும் அப்படியா சரிக்கா எங்க வீட்ல ஒரு இரண்டு அக்கா இருந்து கேட்டுட்டே இருந்தாங்க ஏதாவது இப்படிதான் ஏன்னா அவங்க பிள்ளைங்கள வெச்சிருக்காங்களா பிள்ளைங்கள வெச்சிட்டு வந்துட்டு இங்க வந்து வேலை பார்க்க முடியாது பாத்தீங்களா அதனால வந்துட்டு அவங்க work from home தான் எதிர்பார்க்கிறாங்க

ஆஹ் அது எத்தனை பேர்னாலும் வாங்குவாங்க எடுப்பாங்க என்னாக்கா

எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு காசு குடுப்பாங்க சரிக்கா சரி சரி

அப்புறம் நீங்க government job ஏதும் try பண்றீங்களா இல்ல இப்படியே இதுவே continue பண்ணலாம்னுருக்கீங்களா? இல்லடா இது சும்மா temporary தான்

government job க்கு தான்டா எழுதி இருக்கேன் group four எழுதனேன்

group four இன்னும் result உ பிப்ரவரில தான போடுவாங்க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 PC க்கு apply பண்ணிருந்தேன்டா apply பண்ணி exam date லாம் வந்துடுச்சு ஆனா exam க்கு நான் போவே இல்ல

போகலை

நான் வந்து கொஞ்சம் weak ஆ weak ஆன body எனக்கு என்னால ஓட முடியா~ ஓட முடியாது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 ஓட முடியாது அப்புறம் அந்த குண்டெல்லாம் எறிய சொல்லுவாங்க அது என்னால எனக்கு strength கிடையாது. பகுமானமா ஆனா apply மட்டும் பண்ணிட்டேன் exam ல pass பண்ணிடுவேன் எல்லா exam லயும் pass பண்ணிட்டு தான் இருக்கேன்

TNPSC ல pass பண்ணா எடுத்துக்குவாங்களே cut off வேணும்ல்லடா ஒவ்வொரு caste க்கும் ஒவ்வொரு cut off போடுவாங்க

ஆமாம் cut off வேணும்ல்ல cut off வேணும் plus வந்து நம்ம typewriting, steno

எல்லாமே முடிச்சு வச்சிருக்கேன்டா steno வ தவிர

steno அப்படின்னா

computer ல COA முடிச்சுருக்கீங்களா?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

எல்லாமே பண்ணியிருக்கேன்டா வேலைக்கு தான்டா லோலோலோலோன்னு அலைஞ்சுட்ருக்கேன்

உம் ஆமாம்டா college முடிச்சதும் corona period ல ரெண்டு வருஷமா lock down போட்டானுங்களா எதுவுமே இல்லையா

அஹ் எங்க படிச்சீங்க computer class இங்க CSC இருக்குல்லடா அருப்புக்கோட்டையில CSC எங்க இருக்கு?

சிவன் கோயில் இருக்கா?

உனக்கு அந்த சிவன் கோவில் தவிர வேற அருப்புக்கோட்டையில வேற சிவன் கோயிலே தெரியாதா?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

நான் வந்து SPK ல படிச்சேன்க்கா computer center உ அதான் கேட்டேன் ஓ school எங்கடா படிச்ச அங்க நாகலாபுரத்திலயா?

அங்க படிச்சேன் college வந்து அப்பா இங்க work பண்றதனால இதுநானும் வரணும் அப்புறம் அப்பாவும் வரணும் அதுக்கே bus fee காசு ஆயிடும் இல்ல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

அங்க கம்மியா இறுநூறுரூபா தான் வாங்கறான் மாசத்துக்கு மா~ total ஆ

ஆஹ் நான் HDCA course க்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் கட்டி படிச்சேன்டா ஏ அப்பா பதினைஞ்சாயிரம் அதே course உ அங்கேயும் தான் இருக்கு ஆனால் மாசம் எழுநூறு ரூபா இப்படி தான் வாங்குறாங்க இங்க இப்படி கொள்ளைகாரங்கடா அவிங்க நீங்க இங்க வந்து படிச்சிருக்கலாம்ல உங்கள யாரு அங்க போய் படிக்க சொன்னா எனக்கு தெரியாது இல்ல அங்க HDCA course இருக்கும்ன்னு அது ஒரு கதைடா நான் அதனாலதான் வந்து computer course யே படிச்சேன். நானு ஆஹ் high court இருக்குல்ல

அங்க இருந்து நிறைய job vacancy லாம் போடுவானுங்க ஆமாம் அந்த typing க்கு முக்கியமா போடுவாங்க typing க்கு இப்ப கொஞ்ச நாளா போடல அஹ் office work உ

இந்த மாதிரி work க்கு போடுவாங்க அடிக்கடி. அதனால நான் என்ன பண்னேன் அப்படின்னு சொல்லி~ சொன்னா எல்லா எல்லாமே இது பண்ணேன்

அப்ப நான் interview ல வந்து என்கிட்ட அங்~ அங்க இருக்கிற judge என்ன interview பண்ண judge வந்து கேட்டாங்க நீங்க computer basic உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு

suppose நம்ம தெரியும்னு சொன்னாலும் நம்மள operate பண்ண சொல்லுவாங்க இல்லனா certificate இருக்கான்னு கேப்பாங்க

அதனால நான் என்ன சொல்லிட்டேன் என்~ என்கிட்ட computer certificate ம் இல்ல எனக்கு basic ம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன்

எனக்கு அதே ஒரே ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு computer தெரியாததுனால தான் நம்மள வந்து select பண்ணலையோ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக

இதுல எல்லாமே வந்துரும் tally MS office உ word உ excel உ power point உ

மொத்ததுக்கே உங்களுக்கு வந்துட்டு பதினை~ பதினைஞ்சாயிரம் ரூபாய்

நான் வந்து tally பண்ணும் போது எனக்கு அந்த இது எனக்கும் வந்துடும் MS office உ MS excel உ ta~ அதுக்கப்புறம் இந்த tally அதுக்கப்புறம் HTML உ அப்புறம் எல்லாமே இது வரும் ஆனா நீங்க சொன்ன அந்த IDFC மட்டும் வராது

HDFC ன்றது வந்து ஐயைய்யோ HDCA ன்றது course டா course ஓட பேர்

சரி நீ police exam க்கு என்ன pass பண்ணிட்டியா?

police exam க்கு apply பண்ணியா? அதான் வீட்ல வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் எங்க apply பண்ண வீட்ல வேணான்னு சொன்னா உனக்கு இஷ்டமா போறதுக்கு உனக்கு இஷ்டமா இல்லை எப்படி? எனக்கு இஷ்டம் தான் சின்ன வயசுல இருந்தே police தான் dream உ எல்லாமேன்னு சொல்லலாம். அவங்க வந்து வீட்ல வந்துட்டு அம்மா first உ வந்து okay okay ன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் வீட்ல ஒரே பொண்ணு safe கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு relative வந்து அம்மாவ வந்து confuse பண்ணிவிட்டாங்களா, அதனால அம்மா வந்துட்டு இல்ல பாப்பா வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி நான் வந்து ஆனா அதுக்காக தான் நான் வந்து BA history வந்து எடுத்தேன் அப்புறம் last எனக்கு என்ன பண்ணனே ஒண்ணுமே புரியல அப்ப தான் வந்துட்டு சரி computer course ஆவது போவோம் computer தெரிஞ்சிருந்தாவாவது அது certificate இருந்தாவாவது ஏதாவது வேலை எப்படினா எடுப்பாங்க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

உம் இந்த இது அமேசான்லலாம் வேலை இருக்கு அப்புறம் வந்துட்டு எப்படின்னா அந்த இது அங்க வந்து ஒரு tech park ன்னு சொல்லிட்டு ஒரு IT company இருக்கு அங்க typing தெரிஞ்சாலே போதும் வேலைக்கு எடுத்துப்பாங்க ஆனா அங்க வந்து நம்ம hostel தங்கற மாதிரிதான் இருக்குமா salary வந்து twe~ அஹ் ten க்கு மேல தருவாங்க basic ஆ

ஆமாம் அது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அவங்களுக்குனா வந்துட்டு easy ஆ இருக்கும் நம்ம இங்க இருந்து அங்க போயி நம்ம hostel அ தங்கி அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு இது பண்ணி அதிலேயே பாதி காசும் போயிடுமா